இந்த பிக்சர்ல வந்து ஒரு கடெ மாதிரி இருக்கு.

இந்த கிச்சன் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு.

இந்த கண்ணாடி பெட்டிக்கும் ரெண்டு மாலை கட்டிறுக்காங்க.

இந்த பில்டிங் வந்து ரெட் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கு.

நிறைய கலர்ல சேர் போட்டுருக்காங்க.

சைடுல மொத்தம் மரங்கள் இருக்கு செடிகள் இருக்கு கீழ வந்து ஸ்டோன்ஸ் அடிக்கிறாங்க.

நெறைய அலமாரி இருக்கு சோபா இருக்கு.

இதுகளோட ஒரு சந்துல வந்து இரும்பு தகரம் போட்டுருகாங்க.

உள்ள வந்து ரெண்டு பேர் இருக்காங்க.

இதோட ப்ரண்ட்ல வந்து அடுப்பெல்லாம் வச்சிருக்காங்க.

ரெண்டு பேரு இருக்காங்க அவரோட ஃபேஸ் பேஸ் வந்து பிளர் பண்ணி வச்சிருக்காங்க.

இந்த பிச்சர்ல வந்து ஒரு கடல்கரை தெரியுது.

வெட்றவர் வந்து ரெட் கலர் ஷர்ட் போட்ருக்காரு.

அது பக்கத்துல வந்து கடல் தெரியுது.

இந்த பிச்சர் வந்து ஒரு கார்டன் மாதிரி இருக்கு.